ஒரு இரண்டு மாதம் நாம்ம அவங்கள பழக்கப்படுத்துனோம்னா அவங்க வந்து அந்த வாய்ப்பாடுல ரொம்ப தேர்ச்சி பெற்றுவாங்க. தூக்கத்துல எழுப்பி கேட்டாக்கூட அந்த வாய்ப்பாடு வந்து அவங்களுக்கு மனப்பாடமா தெரியும். எப்டி நா கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையான வாய்ப்பாடு தெரிஞ்சாவே கணக்குல வந்து எவ்ளோ எவ்ளோ பெரிய கணக்கு குடுத்தாலும் அவங்க வந்து போடக்கூடிய அறிவும் அவங்கள்ட இருக்கும். அந்த புத்திசாலித்தனமும் இருக்கும் மேற்கொண்டு அறிவியல் அப்டியென்றால் அதில் அந்த வேதிச்சமன்பாடுகளை அவங்கள வந்து நாம்ம வந்து மனசுல பதியவைக்கணும்.

அந்த வேதியியல் சமன்பாடுகள் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு வந்து மனசுல பதியும். அதேமாதிரி, தான் வாய்ப்பாடும் வாய்ப்பாடையும் எல்லா இடங்கள்ளையும்எழுதி எழுதி ஒட்டி வைங்க. அப்போ, அவங்க வந்து ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க இப்டி திரும்பி பாக்குறாங்க. அத இப்ப அங்க கொஞ்ச நேரம் உற்றுநோக்குவாங்க. ஆனா, அது என்னான்னு தெரியாமையே அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இந்தமாதிரிதா நாம்ம வந்து படிக்கிற இதவந்து ஆர்வத்த தூண்டனும். அதவிட்டுட்டு நீ படிச்சே ஆகணும் இல்லனா அடிச்சுருவேன் அப்டின்னு, சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவங்கள வந்து மனவுளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது. இதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த படிப்பு மேலேயே கவனம் இல்லாம போய்டும். மேலும், ஒரு எரிச்சல் வந்துரும் அடிக்கிறதுன்னா அடிச்சுக்கோங்க. ஆனா நா படிக்கமாட்டேன் அப்டின்ற அளவுக்குலாம் போவாங்க. அதுனால, அவங்களுக்கு அந்த படிப்புலையே வந்து சின்ன சின்ன விளையாட்டுகள் கொடுக்கலாம். இப்பொழுதுலாம் கணினி இணையத்தளத்துலையே விளையாட்டுக்கள் மூலம் சொல்லிக்குடுக்குறதுன்றது பிரபலமாயட்டு வருது ஒவ்வொரு இணையத்தளத்துலையும் வந்து அவங்க, நாம்ம வந்து அவர்கள் படிக்கின்ற வகுப்புக்கு ஏற்ற வகையில அந்த படிப்போடு சார்ந்த விளையாட்டுக்கள் விளையாட்டின் மூலம் அவங்களுக்கு எளிதா சொல்லிக்குடுக்குறது, அந்தமாதிரி நறைய வந்து கெடைக்குது. அதையும், நாம பயன்படுத்தி அவங்களுக்கு சொல்லிக்குடுக்கலாம் அதேமாதிரி புத்தகத்த வாசிக்க பிழைஇல்லாம வாசிக்கிறதுக்கு கத்துக்குடுக்கனும். இது பெரிய பெரிய ன் நாம வந்து அவங்கள வந்து பட்டப்படிப்பு படிக்க வக்கணும் அது அதுல அவங்கள முன்னேற்றனும் இல்லாம அடிப்படை அறிவு மொதல்ல ஒரு போ ஒரு புத்தகத்தை எடுத்தா பிழையில்லாம வாசிக்கணும் கணக்கு எடுத்தோம்னா பிழையில்லாமல் போடத்தெரியனும். வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும் எந்த ஒரு இடத்துலையும் பிழை செய்யக்கூடாது. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதுலயும் வந்து எந்த பிழையும் செய்யக்கூடாது. அந்தமாதிரி அவங்கள வந்து நாம்ம வந்து அந்த அடிப்படை அறிவ வந்து நாம்ம குடுத்துட்டோம்னா, எவ்வளவு பெரிய இதாஇருந்தாலும் அவங்க வந்து எளிதாக முடித்துவிடுவார்கள். அதேபோல, வரலாறு ரொம்ப முக்கியம். நம்மளோட நம்ம வரலாறு எப்படியெல்லாம் இருந்தது அப்டிங்கிறத, ஒரு கதை மாறி சொல்லிக்கூட அவங்களுக்கு புரியவைக்கலாம். இதன் மூலமா வந்து அவங்களுக்கு அந்த வரலாறு, அந்த நீங்கள் ஆண்ட நிகழ்வுகள் அதைப்பற்றியும் வந்து சின்ன சின்ன குறிப்புகள் குடுத்து எப்டி படிக்கணும் இதுலருந்து நாம்ம வந்து பண்ணனும் சின்ன குறிப்புகளையும் வந்து, நாம்ம அழகா அடிக்கோடிட்டி அவங்களுக்கு நாம்ம எடுத்துக்கொடுத்தோம்னா, அத அவங்க மனசுல எழுதல பயன்படற மாதிரி இருக்கும். so இந்த மாதிரிதான் நாம்ம வந்து கொழந்தைகளுக்கு நாம்ம சொல்லிக்கொடுக்கணும். ஒவ்வொரு முறையும் வந்து அவங்கள நாம்ம கண்கானிச்சுட்டே இருக்கனும்ற அவசியம் இல்ல, நாம்ம எப் எப்போ குடுத்தாலும் அவங்க வந்து, நம்மளோ நாம்ம கொடுக்கின்ற வீட்டுபாடத்த எழுதி முடிக்கிற வகையில அவங்க அந்த படிப்புல தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. இப்பிடித்தான் நாம்ம வந்து ஒவ்வொரு கொழந்தையையும் அவங்களோட, என்னா அவங்களுக்கு தேவையோ அத கண்டிபுடிச்சு அதுக்கு தகுந்தமாதிரி நாம்ம அவங்களுக்கு சொல்லிக்குடுக்கனும். அப்போ அவங்கவந்து அந்த பாடத்த கடினமாகவே எடுத்துக்கமாட்டாங்க

சென்று திரும்பக்கூடிய ஆட்டம் உடலில் அனைத்து உறுப்புகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இந்த விளையாட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது உலகில் மிகவும் புகழ்பெற்றதும் பரவலாக விளையாடப்படுவதுமான விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றாகும் ஒரு அணிக்கு ஐந்து பேர் வீதம் களத்தில் இருப்பார்கள் அணியின் மொத்த பலமான பத்து முதல் பனிரெண்டு பேர்களில் இருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் களத்தில் ஆடும் ஆடும் ஒருவரை வெளியில் அழைத்து பதிலாக மற்ற ஒருவரை உள்ளே அனுப்பலாம் பந்தை கையால் எறிந்து எதிரணியரின் கூடையில் விழ வைப்பதே நோக்கம் வெற்றி தோல்வி பெரும்பாலும் கடைசி வினாடிகளில்தான் முடிவாகும் இதனுடைய வரலாறு பற்றி நாம பார்க்கணும்னா கனடாவில் இருந்து ஐக்கிய அமேரி~ அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் நகரில் வாழ்ந்த சர்வதேச சர்வதேச கிறிஸ்தவ இளைஞர் மன்றத்தின் வழிகாட்டியாக விளங்கிய முனைவர் ஜேம்ஸ் நெய்ஸ்மித் என்பவர் பால்கனியில் கூடை கூடையைத் தொட்டு தொங்கவிட்டு அதில் பந்தை போட முயன்று விளையாடி~ விளையாடியதில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டில் இந்த விளையாட்டு பிறந்தது அத்துடன் அவரது எண்ணங்களை பதிமூணு விதிகளாகத் தொகுத்தார்

உலகில் வேறு சில குறிப்பிட்ட சங்க கூடை பந்தாட்ட சங்கங்கள் ஆகும் பீபா அல்லது பன்னாட்டு கூடை பந்தாட்ட கூட்டணி என்பது உலகில் மிகப் பெரிய பன்~ பன்னாட்டு கூடை பந்தாட்ட சங்கமாகும்

பல நாடுகளில் உள்ள கூடை பந்தாட்ட வழக்கங்களையும் சட்டங்களையும் உருவாக்குகிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு பன்னாட்டு போட்டியை ஒழுங்குபடுத்தி நடத்துகிறது ஸ்ப்ரிங் ஃபீல்ட் மாசசூசெட்ஸ் இதிலிருந்து கூடைப்பந்து கூடைப்பந்து புகழை உலகில் மிக உயர்ந்த வீரர்களுக்கு பயிற்று பயிற்சி பயிற்றுனர்களுக்கு போற்றியவையாகும் உண்மையாகவே கூடைப்பந்தாட்டம் முதலில் காற்ற~ காற்~ காற்பந்தாட்ட பந்திலிருந்தே விளையாடப்பட்டது கூடைப்பந்தாட்டத்திற்கென முதலில் முதன்முதலில் தயாரிக்கப்பட்ட பந்தின் நிறம் மண்ணிறமாகும் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் டொனி ஹின்கிள் என்பவர் விளை~ என்பவர் விளையாடு விளையாடுபவர்களுக்கு பார்வையாளர்களுக்கும் இலகுவாக கண்ணில் புலப்படக்கூடிய நிறத்தில் நிறமுள்ள பந்தை தேடலானார் இறுதியில் அவரால் செம்மஞ்சள் நிறமுள்ள பந்து அறிமுகம் செய்து செய்து வைக்கப்பட்டுள்ளது அதுவே இன்னும் பாவனையில் உள்ளது ஆடுகளம் பந்தை கையால் தரையில் தட்டிக்கொண்டு ஓடும் பொழுது பந்து எழும்புவதற்கு ஏதுவாக கடினமாக சமமான தரை தேவை நீளம் சுமார் இருபத்தி எட்டு மீட்டர்

களத்தில் இருமுனையில் இரு முனையிலும் தரையிலிருந்து மூ~ மூணு புள்ளி ஜீரோ ஐந்து மீட்டர் உயரத்தில் ஒரு கூடைத் தொங்கும் கூடை என்பது பதினெட்டு அங்குலம் விட்டமுள்ள இரும்பு வளையம் ஆகும் இந்த வளையத்தில் இருந்து விட்~ வட்டமாக தொங்கும் அடிப்பாகம் திறந்த பதின் பதினைந்து அங்குலத்தில் இருந்து பதினெட்டு அங்குலம் வரை பதினெட்டு அங்குலம் நீளம் கொண்ட கயிற்று வளையம் ஆகும்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 தந்திரோ~ தந்திரோபங்களை முடிவு செய்வார் அணியின் அணியிடம் பந்து பந்து இருக்கும்போது பந்தை கூடைக்குள் போடுவதும் எதிரணியிடம் பந்து எதிரணியிடம் பந்து இருக்கும்போது பந்து கூடைக்குள் விழாமல் தடுப்பதும் அல்லது பந்து மீதான கட்டுப்பாடை இழக்க செய்வதும் அவர்களின் முக்கியமான செயல்பாடுகளாகும் பயிற்றுவிப்பாளர் அல்லது அணி தலைவர் விரும்பினால் எந்த ஒரு விளையாட்டு வீரரையும் விளையாட்டு~ விளையாட்டில் இருந்து வெளியில் எடுத்துவிட்டு இன்னொரு புதிய விளையாட புதிய புதிய ஒருவரை விளையாட செய்யலாம் ஆட்ட விதிகள் பந்தை எதிரணியில் கூடையில் விழுந்து விழ வைத்தால் அந்த அணிக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் கூடைக்கு முன்பு தரையில் வரைந்துள்ள அரை வட்டத்திற்குள் வெளியே இருந்தவாறு கூடையில் பந்தை எறிந்து விழ வைத்தால் மூன்று புள்ளிகள் வைக்கப்படும் அரை வட்டத்திற்கு உட்பக்கத்தில் ஒரு வட்டம் வரையப்பட்டு நடுவில் தடையில்லா எறி ~ எறிதலுக்கான கோடு போடப்பட்டிருக்கும் தங்கள் கூடையில் பந்தை விடாமல் தடுக்கும்போது தப்பாட்டம் ஆடினால் எதிரணியினர் இந்த கோட்டில் நின்று தடையில்லாமல் கூடையை நோக்கி பந்தை எறிய வாய்ப்பு வழங்கப்படும் இவ்வாறு எறிந்து கூடையில் விழும் பொழுது ஒரு புள்ளி வழங்கப்படும் வீரர்கள் எதிர~ வீரர்கள் மற்றும் எதிரணியின் முனைக்கும் அவர்களது தடையில்லா எறிதல் கோட்டிருக்கும் இடையே மூன்று வினாடிகளுக்கு மேல் நிற்கக் கூடாது எந்த வீரரும் ஐந்து வினாடிக்கு மேல் பந்தை கையில் வைத்திருக்கக் கூடாது

பந்தை தன்வசம் வைத்திருக்கும் அணி எதிரணியின் கூடையில் பந்தை விழ வைக்க முயற்சிக்க வேண்டும் என்ற விதியும் சேர்க்கப்படுவது உண்டு உபகரணங்கள் கூடை பந்தாட்டு விளையாட்டில் மிகவும் முக்கியமான உபகரணங்கள் ஆடுகளமும் பந்தாட்ட பந்துமே ஆகும் இவற்றில் ஆடுகளத்தை எடுத்து நோக்கினால் அந்த சமதரை தரையுனதமானதும் செவ்வக மேற்பறை கொண்டும் ஒவ்வொரு எதிர் பக்கங்களிலும் இறுதி முடிவுகளிலும் கூடைகள்

மற்றும் விசில் சத்தத்துடன் கூடிய நிறுத்தக் கடிகாரத் தொகுதியும் காணப்பட வேண்டும் சர்வதேச ரீதியிலான கூடைப்பந்தாட்ட ஆடுகளங்கள் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஒன்பது அடி நீளத்தையும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு அடி அகலத்தையும் கொண்டிருக்க வேண்டும் NPA மற்றும் NCCA ஆடுகளங்கள் தொண்ணூத்தி ஆறு அடி sorry தொண்ணூத்தி நான்கு அடி நீளத்தையும் ஐம்பது அடி அகலத்தையும் கொண்டிருக்க வேண்டும் கூடையின் உரு~ உருக்கிலாலான வளையம் வளையம் பதினெட்டு inch விட்டத்தை கொண்டிருக்கும் ஆட்ட நேரம் இரண்டு இருபது நிமிட பகுதிகளாக ஆடப்படும் ஐந்து முறை தப்பாட்டம் ஆடும் வீரர் அந்த ஆட்டத்திலிருந்து விலக்கப் படுவார் சில இடங்களில் ஒரு ஆட்டத்தை நான்கு பதி இரண்டு நிமிடப் பகுதிகளாகவும் பிரித்து ஆடுவதுண்டு NPA இல் இந்த முறை வழக்கத்தில் உள்ளது இவ்வாறு ஆடும் போது ஆறு முறை தப்பாட்டம் ஆடும் வீரர் ஆட்டத்திலிருந்து விலக்கப்படுவார் ஒலிம்பிக்ஸ் நிலவரம் பெண்களுக்கான கூடைப்பந்தாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆம் ஆண்டிலும் பெண்களுக்கான ஆட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலும் ஒலிம்பிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் முழு நேர கூடைப்பந்தாட்டக்காரர்களும் ஒலிம்பிக்ஸ் விளையாட அனுமதிக்கப்படுகிறார்கள் ஒலிம்பிக்ஸில் இறுதிப் போட்டி முந்தைய காலத்தில் பெரும்பாலும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்யாவிற்கும் இடையேதான் நடந்தது ஐக்கிய அமெரிக்கா பன்னிரண்டு முறையும் சோவியத் யூனியன் இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன அண்மைய காலத்தில் அர்ஜென்டினா இத்தாலி மற்றும் லித்துவேனியா போன்ற நாடுகளும் பன்னாட்டு போட்டிகளில் வென்றுள்ளன ரெண்டாயிரத்தி நாளில் ஒலிம்பிக் போட்டிகளில் அர்ஜென்டினா அணி தங்கப் ப~ தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளது மேலும் இது நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை நடப்பது என்பதால் இந்தியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்களும் இதில் சேர்ந்து விளையாட எர் பெரும்பான்மையான இந்திய மக்கள் விரும்புகிறார்கள் எனவே இந்தியாவில் உள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சரியான பயிற்சியை கொடுத்து அவர்களை வழி நடத்தி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் matter உ முடிஞ்சுச்சு வணக்கம் நண்பர்களே நம்மளுக்கு இன்~ இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய ஆரோக்கியத்தை பத்தி தான் நான் first பேசலாம்னு நினைக்கிறேன் இன்னை~ இன்றைய காலகட்டத்துல நம்மளுக்கு ஆரோக்கியங்குறது ரொம்ப முக்கியமா போச்சு வரும் தலைமுறைக்கு நம்ம ரொம்ப care எடுத்து சொல்ல வேண்டிய அஹ் கொஞ்சம் ஆஹ் விவரங்களைத் தான் நான் பேசிட்டு இருக்குறேன் எப்படின்னா முன்ன காலகட்டத்துல நம்ம ஆரோக்கியத்துக்காக ஒண்ணும் செய்ய வேண்டிய தேவை இல்லாம இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு நம்ம இயற்கையான உணவுகள் சாப்பிட்டோம் இயற்கையான முறையில சமைச்சோம் பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டோம் அப்புறம் வந்து

வரும் தலைமுறைக்கு நம்ம என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது ஆஹ் தியானம் பிராணாயாமம் அப்புறம் வந்து medi~ இது meditation ஆஹ் அதாவது நம்ம யோகாசனம் போன்றதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கலாம் வரும் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அது இல்லாம நம்ம அன்னைக்கு காலத்துல எல்லாம் நம்ம மண் பாண்டத்துல சமைச்சோம் ஹம் ஆஹ் சிறுதானியங்கள் சமைச்சோம் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு எந்த கேடும் இல்லை இப்பவும் அதே மாதிரி வரும் தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறது என்னன்னா இயற்கையான முறையில நம்ம விவசாயத்தை பண்ணணும் இயற்கையான உணவுகளை சாப்பிடணும் ஆஹ் ஹம் அந்த கொழுப்பு சத்து உள்ளது அந்த மாதிரி சாப்பாடுகளை எல்லாம் நம்ம avoid பண்ணணும் ஒதுக்கணும் இன்னைக்குஅதுதான் நமக்கு ரொம்ப தேவை ஏன்னா packet களில் எல்லாம் அடைச்சி வர்ற ஒவ்வொரு உணவும் நம்ம உடம்புக்கு அவ்வளவு கேடு அதனால அதை இப்போ அந்த காலத்துல வந்து நம்ம ஹம் ஆட்டுக்கல்லு, அம்மி கல்லு, உரலு அதெல்லாம் use பண்ணி தான் நம்ம எல்லாமே செஞ்சோம் இப்போ எல்லாம் அஹ் அந்த வேலை இல்ல ஏன்னா ஆஹ் packet ல அடைச்சு வர்ற தண்ணியில தண்ணி குடிக்கிற வரை~ குடிக்காத வரைக்கும் நம்மளுக்கு உடம்புல அதாவது நம்ம சிறுநீரகத்துல கல்லுங்குற பிரச்சனை இல்லை

அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்த napkin sanitary pad எல்லாம் use பண்ணாத வரைக்கும் எந்த கர்ப்பப்பை நோய் அந்த மாதிரி இல்ல ஆஹ் அப்புறம் washing machine அதெல்லாம் வராத வரைக்கும் நம்ம கையில துவைச்ச வரைக்கும் நம்மளுக்கு ஆரோக்கியமா இருந்துச்சு அப்புறம் ஆஹ் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை நோய் எல்லாம் வராம ஆஹ் இருந்துச்சு இந்த sanitary napkin இதெல்லாம் use பண்ணும் போது அதெல்லாம் இருந்துச்சு அதே மாதிரி soap உ இந்த பல் துலக்குற paste உ இதெல்லாம் வராத வராத காலத்துல நம்மளுக்கு எந்த நோயும் இல்லை ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இனி வரும் தலைமுறைக்கு நம்ம இதை தான் சொல்லணும் இப்போ வ~ இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகணும்னா நம்ம இயற்கை முறையில எல்லாமே சமைச்சு சாப்பிடணும் இயற்கை இயற்கையோடு ஒன்றி நம்ம போகணும் நிறைய மரம் வளர்க்கணும் இப்போ மரங்கள் எல்லாம் கம்மியானதனால நமக்கு carbon di-oxide நிறைய ஆயிடுச்சு அதே மாதிரி இயற்கையில் இப்போ விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்துச்சோ அந்த அளவுக்கு நமக்கு கெடுதல் தான் வருது அதனால வரும் தலைமுறைக்கு நம்ம என்ன செய்யணும்னா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் யோகா, தியானம், பிராணாயாமம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஆஹ் இயற்கையான முறையில எல்லா உம் இயற்கையான முறையில என்னென்ன இருக்கோ உம் நம்ம முன்னோர்கள் அதை இன்னைக்கும் நம்மளுக்கு தெரியும் நம்ம வரும் தலைமுறைக்கு அந்த நம்ம முன்னோர்கள் என்னென்ன செஞ்சாங்கங்குறதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்துதான் அவங்களுக்கு அது தெரியவருமே தவிர அவங்களுக்கா தெரியாது அதனால அந்த மாதிரி எல்லாமே நம்ம இது பண்ணுனா வரும் த~ வரும் காலங்களில கொரோனா போன்ற நோய்கள் எல்லாம் வராம நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம் நம்ம அது தான் பண்ணணும் அப்புறம் இன்னு~ இன்னொன்னு என்னன்னா நம்ம ஆஹ் ஹம் அதாவது நம்ம அஹ் இப்போ இந்த மருத்துவம் மருத்துவத்தை பற்றி சொல்லணும்னா இந்த ஆங்கில மருத்துவம் வர்றதுக்கு முன்னாடி ஆயுர்வேதா நம்ம அஹ் எல்லாம் இருந்த time ல நம்மளுக்கு வந்து எந்த நோயும் இல்லை அதாவது புற்றுநோயோ அந்த மாதிரி எந்த நோயும் இல்லை இப்போ வந்து இந்த ஆங்கில மருத்துவம் ரசாயன உலகம் ஆனதுனால இந்த ரசாயன உலகத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒதுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது ரசாயனங்கள் தான் இந்த உலகங்குறது இப்போ இந்த situation ங்கறது வந்து ரசாயன உலகம் தான் இந்த ரசாயனத்துல நம்மளுக்கு ரொம்ப இது english மருந்து இதெல்லாம் நம்ம avoid பண்ணி நம்ம நல்ல ஆயுர்வேத மருந்துகளும் நம்ம இயற்கையோட ஒன்றி இருக்கிற செடி கொடிகள் அஹ் கீரை வகைகள் அதெல்லாம் தான் நம்ம இது பண்ணணும் இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணணும் அஹ் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப care எடுத்து பண்ணுனா தான் நம்மளுடைய வரும் தலைமுறைகளுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆஹ் இது இ~ இயற்கையில இருக்கிற இந்த இது காற்று சுவாசிக்கிறமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நுரையீரலுக்கு அதுக்கெல்லாம் பாதிப்பு வரும் இந்த பாதிப்பு வராமல் இருக்கணும்னா நம்ம நிறைய ஆஹ் ஹம் மரங்கள் அது இது எல்லாம் வளர்த்துனா அஹ் முன்ன காலத்துல அவ்வளவு காடுகள் இருந்துச்சு இப்போ காடெல்லாம் அழிச்சு ஆஹ் அதையே நம்ம இது பண்ணி இருக்காங்க அந்த காடுகள் நிறைய வளர்க்கணும் நிறைய நம்ம சாப்பாட்டு விஷயங்களிலேயும் கொஞ்சம் கவனிக்கணும் நல்ல காய்கறிகளை நம்ம உள்கொள்ளணும் சத்தான பழங்கள் சாப்பிடணும் அது நம்ம இயற்கை விவசாயத்தை நம்ம இது பண்ணினாதான் நம்மளுக்கு சத்தானது எல்லாம் கிடைக்கும் ஏன்னா இப்போ கிடைக்கிற பழங்கள் அதே மாதிரி நம்ம ஆஹ் ஹம் ஒண்ணு சொ~

நிறைய ரசாயனங்கள் கலந்துட்டு அந்த மீனு கொண்டு வந்து நமக்கு தர்றதுனால நமக்கு ரொம்ப பாதிப்பு நம்மளு~ நம்மளுக்கு தெரியறது இல்ல நமக்கு கண்ணு தெரியாம பணத்துக்காக என்னென்னவோ பண்றாங்க இன்னொண்ணு கறி கோழிங்கறது கோழி கறி இதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து சொந்தமா நம்ம வீட்டிலேயே எல்லாம் வளத்தாங்க அதை நம்ம சாப்பிட்டோம் இப்போ வந்த இந்த broiler இதுல ஒரு கோழி வருது அது வந்து அவங்க அந்த ஊட்டத்து இதெல்லாம் கொடுத்து அந்த இது சாப்பிடுறதுனால இப்போ இது சின்ன குழந்தைங்கள் நம்மளுக்கு சின்ன வயசிலேயே பருவம் அடைஞ்சிடறாங்க அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப அஹ் தவிர்க்க வேண்டியது இன்னொண்ணு என்னன்னா இந்த அடை~ டப்பாவுல எல்லாம் அடைச்சு வர்ற ஆஹ் இது ice cream உ அந்த மாதிரி ஹம் இந்த fast food ன்னு சொல்றாங்க இல்ல

டப்பாவுல அடச்சு வச்சு வ~வர்றது நமக்கு ரொம்ப நாள் வச்சிருந்தது நம்ம ஒரு ஒரு ஒரு உணவு சமைச்சு ஒரு நாள் வெச்சிருந்தாலே அது கெட்டுப் போயிரும் ஆனா அந்த உணவு கெடாம இருக்குறதுக்கு அவங்க அதுல ரசாயனத்தை கலந்து நம்மளுக்கு அந்த அஹ் ஜாடிகளில எல்லாம் அடைச்சு கொடுத்து அது நம்ம உடம்புக்கு அவ்ளோ கே~ கேடு அந்த கேடு இல்லாம நம்ம ஆஹ் சமைக்கிறது அன்னன்னைக்கு சமைக்கிறது அன்னன்னைக்கு சாப்பிடற மாதிரி இருக்கணும் நம்ம வீட்டிலேயே சமைச்ச உணவு சாப்பிட்டுறணும் அதுதான் best உ நம்ம மத்த ஆஹ் இதுல எல்லாம் அடைச்ச உணவுகளை நம்ம வாங்கி சாப்பிடவே கூடாது ஏன்னா ஒரு உணவுப்பொருளுங்கிறது அவ்வளவு முக்கியம் நம்மளுக்கு அந்த அதே மாதிரி முன்ன காலத்துல நம்ம கடல்ல இருந்து உப்பு தயாரிச்சு அப்படியே கொண்டு வந்து வித்தாங்க இப்போ அப்படி இல்ல அந்த உப்பிலேயே iodine ன்ற ஒரு இது கலந்ததுனால நம்மளுக்கு thyroid போன்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் வருது அதே மாதிரி ஆஹ் எல்லாமே நம்ம நேரடியா எது தயாரிச்சு எது இது பண்றமோ அதுதான் நல்லது அதே மாதிரி அஹ் நம்ம எண்ணெய் விஷயத்துல எடுத்து சமையலுக்கு உபயோகிக்கிற எண்ணெய் இருக்குthuல்ல அந்த எண்ணெய்யேன்னு ஒண்ணு எடுத்தோம்னா அந்த காலத்துல எல்லாம் ஆஹ் கையிலேயே தயாரிச்சு செக்குலேயே ஆட்டி நம்மளுக்கு கொண்டு வந்து தந்தாங்க இப்போ அப்படி இல்ல எல்லாமே machine ல தயாரிச்சு அதுலேயும் என்னென்னவோ போட்டு இந்த sunflower oil உ

இது எல்லாம் தான் நம்ம அந்த காலத்துல நம்ம use பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம உபயோகிச்சிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து அது எல்லாம் தான் நமக்கு நல்லதே தவிர palm oil லோ இல்ல sunflower oil லோ அல்ல மத்த refined oil லோ இதெல்லாம் நம்மளுக்கு உண~ நம்ம உடம்புக்கு நல்லது தராது அதையெல்லாம் தான் நம்ம ரொம்ப நாள் பாக்கணும் நம்ம குழந்தைங்களை நம்ம அஹ் ஆஹ் தாத்தா பாட்டி கூட வளர்க்கணும் ஏன்னா நம்ம தலைமுறைக்கு ஒண்ணும் இப்போ எல்லாம் வந்து ரொம்ப துரிதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குறாங்க அதாவது ஆஹ் அன்பு என்னானோ நம்ம கலந்து பேசுறதோ ஒண்ணுமே அந்த குழந்தைங்களுக்கு இப்போ புரியுறதில்லை ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டி கூட எல்லாம் வாழ்ந்தாங்க ஹம் கூட்டு குடும்பமா இருந்துச்சு இப்போ அப்படி இல்ல தனிப்பட்ட வாழ்க்கை அப்பா வேலைக்கு போறாங்க அம்மா வேலைக்கு போறாங்க அந்த குழந்தைங்க வர்றாங்க இருக்குறாங்க அவங்களுக்கு வந்து

அந்த குழந்தைங்களை அன்பா வளத்தணும் அஹ் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அன்பு என்னன்னு சொல்லி கொடுக்கணும் ஆஹ் கடவுள் பக்தி சொல்லிக் கொடுக்கணும் ஆஹ் இதையெல்லாம் இப்படி எல்லாம் நம்ம ரொம்ப இதை எடுத்து பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா வாழ்வாங்க இப்ப விவசாயம் அப்படின்றது பழங்காலத்துல இருந்த மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னே தெரியாமலே இருந்தது ஆரம்பத்துல அவங்களுக்கு எப்ப வந்து விவ~ விவசாயம் அப்படிங்கறது பத்தி தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அஹ் சாப்பிடறதுக்கு சாப்பாடு வந்து அவங்களுக்கு அப்பல்லாம் கிடைக்காது அவங்க மரத்துல செடியில கொடியில இந்த மாதிரி கிடைக்கிற பழங்கள் காய்கறிகள் இத ம~ இத வந்து எடுத்துட்டு வந்துதான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படி சாப்பிட்டு அதுல இருந்த விதைகள வந்து தூ~ தூக்கி மண்ணுல எரியுறப்போ அது மண்ணுல அப்படியே பதிஞ்சிருது அது பதிஞ்சதுக்கு அப்புறம் அஹ் மழை பெய்யிறப்ப மழ தண்ணி அதுல அந்த விதை மேல படுறப்போ அது மண்ணுல இருந்து அப்படியே செடியா வந்து உருவாகும் இத பார்த்த மக்களுக்கு வந்து அஹ் இ~ அதிசயமா இருந்தது அப்போ விதைய வந்து மண்ணுல பதிச்சு அதுல தண்ணி ஊத்துனா இந்த மாதிரி செடி வரும் அந்த செடியில இருந்து மறுபடியும் காய்க்கும் காய் வரும் பழம் வரும் அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இத வந்து ம~ திருப்பி அவங்க வந்து நடைமுறைப்படுத்தி பாக்குறாங்க அந்த வு~ அவங்க சாப்பிடுற பழங்கள்ல இருந்து விதைகள எடுத்து அவங்க தனியா ம~ மண்ணுல வந்து பதிச்சுட்டு தண்ணி தி~ தினமும் வந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காங்க அப்படி தண்ணி ஊத்திட்டே பாக்குறப்போ அந்த செடி வந்து நல்லா வளருது நல்லா வளர்ந்து அதுல இருந்து ஆஹ் பூ வருது காய் வருது பழம் வருது இந்த மாதிரிலாம் வர்றதை பார்த்து அவங்களுக்கு வந்து இது அஹ் எப்படி வந்து செடி கொடி மரம் இது எல்லாத்தையும் உருவாக்குறது அதுல இருந்து காய்கறிகள் பழங்கள் பயிர் வகைகள் இது எல்லாத்தையும் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி இப்படித்தான் வந்து first முதன்முதலா வந்து கத்துக்கிட்டாங்க அப்போ விவசாயம் அப்படின்றது முதல் முதலா இங்கதான் வந்து ஆரம்பிக்கவே செய்யுது அப்~ அந்த மாதிரி பழங்காலத்துல இருந்த மக்கள் வந்து எல்லாரும் ஒரே இடத்துலயே இருக்கமாட்டாங்க தொடர்ந்து வந்து ஒவ்வொரு இடத்துக்கு அஹ் நகர்ந்துட்டே தான் இருந்தாங்க இப்ப ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க வளங்கள் எல்லாத்தையும் வந்து அனுபவிப்பாங்க அந்த இடத்துல இருக்க வளங்கள் எல்லாருமே கம்~ எல்லாமே கம்மியாயிடுச்சு அப்படீன்னா அந்த இடத்தை விட்டுட்டு அப்படியே அஹ் மக்கள் வந்து குழுவா அப்படியே ம~ இடம் பெயர்ந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க மறுபடியும் அதே இடத்தில அந்த இடத்துல வந்து வளங்கள் கம்மியா ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு இதே மாதிரி தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டேதான் இருந்தாங்க இடம் பெயர்ந்துட்டே இருந்தாங்க ஆனா கடைசியா வந்து நாகரிகம் வளர வளர மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரே இடத்திலே வந்து இருக்க ஆரம்பிச்சாங்க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 அவங்களோட தேவைகளுக்கு பூர்த்தியானதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மத்த எல்லாத்துக்குமே வந்து அவங்க குடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி குடுக்க ஆரம்பிக்கிறப்போ ஆஹ் ஆரம்பத்துல வந்து இனாமா குடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்பறம் வந்து அத வந்து விக்க ஆரம்பிச்சாங்க காசுக்காக விக்க ஆரம்பிச்சாங்க இப்படித்தான் வந்து விவசாயம்ங்கறது வந்து உருவாச்சு

அதுல அந்த செடியில அந்த கொடியில அந்த மரத்துல இருக்க சத்தெல்லாமே வீணா போயிரும் அது வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வளர ஆர~ வளரவே வளராது அப்படி இருக்க சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல full ஆ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பை வந்து பருதி வெச்சுருவாங்க so அந்த நெருப்பு வந்து அங்க இருக்குறப்போ ஆஹ் அந்த நெருப்பு புடிச்சு அத~ அந்த இடம் எல்லாமே வந்து தீ புடிச்சு எரிஞ்சு full ஆ சாம்பலாயிடும்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 அந்த ஒரு ஒரு நிலம் இருக்குன்னா அதுல வந்து அஹ் மரம் செடி கொடின்னு அதுல இருக்கற எல்லாத்தையும் அவங்க அறுவடை பண்ணி முடிச்சு திருப்பி திருப்பி இதே மாதிரியேதான் வந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்க இப்படித்தான் வந்து விவசாயம் அப்படின்றது வந்து ஆரம்பிச்சது ஆரம்பத்துல வந்து விவசாயத்துக்கு வந்து அவங்க இந்த மாதிரி செடி மரம் கொடி எல்லாம் பண்ணாங்க ஆனா கூட வந்து முதல் முதல்ல வந்து ஒரு நாயத்தான் வந்து அவங்க பழக்கப்படுத்துனாங்க விலங்குகள்லயே வந்து முதல் முதல்ல அவங்க பழக்கப்படுத்தின விலங்கு வந்து நாய்தான் இந்த நாய் வந்து அவங்களுக்கு வந்து இரவு நேரத்துல வந்து நல்லா காவலா இருக்~ காவலுக்கு வந்து உதவியா இருக்கும் மத்தவங்க வந்து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 எப்படி வந்து அஹ் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரெண்டு கல் இருந்தது அந்த ரெண்டு கல்ல இப்படி எதிர்ச்சிய ஒ~ ஒண்~ ஒண்ணோட ஒண்ணு மோதுறப்போ அதுல இருந்து நெருப்பு உருவாச்சு அந்த நெருப்ப வச்சு அவங்க வந்து சமைக்கக் கத்துக்கிட்டாங்க

அஹ் நெருப்புல காட்டி நல்லா அந்த மண்பானை செய்யறாங்க அதுல வந்து நிறையா ஆஹ் சமைக்க ஆரம்பிக்கறாங்க இப்படித்தான் வந்து நாகரிகம் வளர வளர விவசாயமும் வந்து உருவாச்சு மக்கள் வந்து சா~ விதவிதமா சாப்பாடும் செய்ய கத்துக்கிட்டாங்க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

அந்தச் செடி கொடி இருக்கற எல்லாத்துலயுமே வந்து இயற்கையான சத்து வந்து அதிகமாகும் நம்ம செயற்கையா அதுக்கு சத்து கொடுக்கிறதை விட இயற்கையான மூலமா சத்து கொடுத்தோம்னா அது நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்ப இந்த காலத்துல வந்து உரங்கள் வந்து urine phosphate அந்த மாதிரி நிறைய வந்து use பண்றாங்க அந்த மாதிரி வந்து பயன்படுத்தற்கு பதிலா அஹ் பழங்காலத்துல வந்து பஞ்சகாவியம் அப்படிங்கற ஒண்ணு தான் வந்து பயன்படுத்துனாங்க இந்த பஞ்சகாவியம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாடு இருக்கு அப்படின்னா அந்த மாட்டுலோட அஹ் சாணம் அந்த மாட்டோட கோமியம் அதுக்கப்புறம் வந்து மாட்டோட பால் அதோட சேர்த்து அத நெய்யி அஹ் அதுக்கப்புறம் வந்து தண்ணி வாழைப்பழம் இதெல்லாமே சேர்த்து அதோட வெல்லம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணா போட்டு கலக்குவாங்க அப்படி கலக்கி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே அத விட்டுருவாங்க எதுவுமே பண்ணாம அப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு இருக்கிற எல்லா பொருளையும் ஒண்ணா போட்டு கலக்கி காலை ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து காலையில ஒரு தடவை சாயந்திரம் ஒரு தடவை வந்து ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கி விடுவாங்க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 அந்த மண்ணும் வந்து நல்லா இருக்கும் அந்த செடியும் வந்து இன்னும் அருமையா வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இப்ப செயற்கையான ம~ உரங்கள்ல வந்து மண்ணுல போடுறப்போ அதுக்கு அந்த மண்ணுக்கு சக்தி கிடைக்கும்தான் ஆனா வந்து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 அத அப்படியேதான் வந்து விக்கிறாங்க இப்~ சந்தையில போய் நம்ம காய்கறிகள் வாங்கறப்போ அந்த வாங்கற காய்கறிகள்ல பழங்கள எல்லாத்துலயுமே அது கெட்டுப்போகாம இருக்கிறதுக்காக இன்னும் அதிகமா வந்து அதுக்குன்னு தனியா மருந்து எல்லாம் அடிச்சுதான் விக்கறாங்க ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நாள் தான் இருக்கும் ஆனா அதே தக்காளி வந்து நல்லா இருக்~ அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கணும் அப்படின்றதுக்காக அது மேல வந்து நல்ல மருந்து அடிக்கிறாங்க

நிறைய மருந்தெல்லாம் வந்து தெள்ளிக்கரங்க இப்படி மருந்தெல்லாம் தெளிக்கிறப்போ அத அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல்தான் அது விளைவிக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணாம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

நமக்கு வந்து நல்~ நல்லாவே தெரியுது அந்த காலத்துல வந்து இயற்கையா பண்ணாங்க இந்த காலத்துல எல்லாருமே ரொம்ப செயற்கையாதான் பண்றாங்க நம்மளும் வந்து இனிமே வந்து இயற்கையான விவசாயத்தைதான் follow பண்ணணும்